சேரி சேரி உம் உள்ள போயி உக்காந்து ஓட்டி பாத்தியா உனக்கு ஓட்டவே தெரியாது உள்ள போயி உக்காந்தியா எப்பயும் போல பேசு தமிழ்ல ப தமிழ்ல தமிழ் miss பொண்ணுனா இப்டி பேசுவியா நீ ஒழுங்கா பேசு எப்பவும் போல ஆஹ் Balcony ல ஆஹ் car ல balcony ஆ top gear ஆ அதுல உன்னயெல்லாம் ஏறி உக்கார வைக்ராங்களா? ஆஹ் அப்பறோம் எட்டி பாத்து விளாண்டு இருந்தியா நீ ஏன் உன் தா உன் நீ வந்து அதுக்குள்ள போன நிஜமாலும் அந்த சின் அது அந்த சின் அந்த சின்ன அந்த சின்ன ஓட்டைல நீ போனியா அதுனாலத்தான் நீ போயிருக்க அதுனாலதான் நீ போயிருக்க

மருவுடியுமா என்ன ஆச்சி? என்னென்னு வந்துச்சி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொல்லு

அது எப்டி நி correct ஆ வீட்டுக்கு போம் போது வருது உங்க அம்மா number கா உன் number கா Number சொல்லு

பேசுனீங்களா இல்லையா நம் என்ன சொன்னாங்க ஆஹ்

யார் என்றே தெரிலன்னா அவங்க என்ன பேசுனாங்க unwanted ஆ வா? என்னையா பத்தியா ஆஹ் நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியும் எதுக்காக அதுக்காக தான் திட்டி அதுக்க்காக தான phone பண்ணிர்ப்பாங்க ஆஹ் என்ன கேட்டாங்கன்னு அப்ரோ யாரு அப்புடியா அந்த முதல் எழுத்த மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் ஓ மோனிஸ் ஆ? இல்லையா M யாரா இருக்கும் M ல யார்ரா உனக்கு இருக்கா உம் M ல யார் உனக்கு தெரியும் அட பேர மட்டும் சொல்லு

Call பண்ணி என்ன சொன்னாங்கலாது தெரியுமா?

உன் number தெரியாது உன் number தெரியாது தான அப்போ okay ஆஹ் சேரி சேரி Insta ல ஏதும் message வரலைல உம் okay okay அப்ரோ என்ன block பண்ணிடிள்ள free ஆ விடு நீ பேசுறியா இல்ல அவங்க மட்டும் தான் பேசுனாகல்லா

எதுமே பேசாம அஞ்சு நிமிஷம் பேசிர்கானா பைத்தியாகாரன் உம் சேரி சேரி okay okay ஆஹ் சேரி விடு பாத்துக்கலாம் அப்பரமா சொல்லு எண்ட என்னண்டு உம் ஆஹ் அப்பரோ என்ன எதோ problem பிரச்சனை இல்லைல ஆஹ் சேரி சேரி ஒரே ஒரே பிரச்சனையா வந்திட்டு இருக்குல அது உங்க அம்மா அது உங்க அம்மாக்கு தான் வரும் சேரி சேரி விடு விடு பாத்துக்கலாம்

அஹ் அப்பறம் இது Christmas உன் நண்பர்க்கு gift வாங்கி குடுத்தாச்சா நண்பிக்கு இருவத்தி எட்டு okay okay அப்டின நாளானைக்கு வந்துருவா உம் நாளானைக்கு அடுத்த நாள் super super அஹ் உனக்கு என்ன gift வாங்கி இருக்காங்கனு தெறியுமா இல்ல ஒன் gift அவளுக்கு தெரியாதா அஹ் surprise ஆ இப்ப வந்தோன gift குடுத்தாச்சா இல்ல உம் okay okay இப்ப உண்ணயல்லாம் பைத்தியம்னு நெனச்சுட்டு இருக்காங்க என்ன அஹ் என்ன பண்ணிட்டு சேரி சேரி அஹ் சேரி

எதுக்கு இப்ப தூய தமிழ பேசிட்ருக்க normal ஆ தமிழ் ல பேசு ஆஹ் தமிழ் miss பொண்ணுன்னு நிருபிக்க வேண்டாம் ஒழுங்கா normal ஆ தமிழ் ல பேசு

இங்கு இருக்கிறது மொய்க்கிறதுண்டு

cheap ஆவா அப்படினா எங்கருக்கு Okay okay திண்டல்ல போய் எடுத்துட்டு வந்துருக்க உம் நல்லா இருக்கா எனக்கு ஒருட்டா ஒரு ஒரு ஒரு ஒன்னு மட்டும் தா எனக்கு இன்னொரு துணி அனுப்பவே இல்ல எனக்கு இன்னும்

அப்பறம் உம் அந்த இது எனக்கு வந்து இது ஆங்கிலத்துல home work லாம் தரங்கா class ல எப்டி ரொம்ப sad day ல இன்னைக்கு காலைல இருந்து அதுதான் உக்கார்ந்து எழுதிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு அதே ஒருமணிநேரம் பண்ணி இருப்ப நீ எதும் உருப்படியா பண்ணியா வீட்டுல

எதாவது பண்ணலாம்ல youtube பு திங்குறது தூங்குறது அஹ் எந்திரிக்குறது அஹ் உடற்பயிற்சி செய்ய சொன்னேன் அத செஞ்சியா எவ்வளவு நேரம் செஞ்ச ச்சேரி புரியுது வேர்வை வந்துச்சா இல்லையா நல்ல வந்துச்ச உம் நெறைய வந்துச்சி அப்படி அப்படி அங்க இருந்து கன்னத்துல இருந்து வழிஞ்சி வந்து கொண்ஜோன்டு வேர்த்தது அஹ்

கேட்டேன் கேட்டே இல்ல அஹ் call பண்ணா போயிருவியா அதோ நெனச்சா

சேரி சேரி ந கூட நேத்து சாய்ங்காலம் என்ன snacks ஆஹ் என்ன அட snacks வாங்கி சாப்டியா அவங்க இதுல

அங்கென்ன nan வந்து அதான் சொல்றேன்ல உருப்படியா நெறைய செஞ்சேன்ட்டு சொன்னன்ல ஆஹ் இல்லை நல்லா நல்லா படிச்ச அப்பறம் வந்து youtube பார்த்த instagram அவ்ளோக்கு போல instagram delete பண்ணிட்டேன் நானு ஆஹ் அப்புறம் வேற என்ன அஹ் அதெல்லாம் நீ அப்பறமா பேசிக்கோ இப்ப நீ என் கூட கொஞ்ச நேரம் ஏண்ட பேசு ஆஹ் அப்றோ வேற அது என்ன என்னமோ கேக்கணும் நெனச்சனே ஆமா இப்போ என்ன அமுக்கிட்டு இருக்க எனக்கு sound கேக்குது என்னமோ நம்ம முடியாது நீ சாப்டாலும் சாப்டுட்டு இருப்ப சேரி சேரி சேரி சேரி சேரி நம்புறேன் நம்புறேன் நம்புறேன் ஆஹ் சேரி அப்றோ ஆஹ் உங்க வீட்ல ஆஹ் சேரி சேரி சேரி உங்க வீட்ல என்னைய பத்தி மறுபடியும் யாரது எதும் சொன்னங்லா கேட்டாங்களா ஆஹ் தெரியும் அவன் ஒரு நல்ல பையன் அப்டிண்டு

ஜாக்கிரதை இனிமேல் ஜாக்கிரதை ஆஹ் terror ஆ சொன்னாங்களா ஆஹ் பொய் terror ஆ சொன்னாங்களா terror ஆ உம் okay okay இல்ல இல்ல பேசல அதாவது பேசிட்டு தான் இருக்கேன் நானு உனக்குதான் net உ கொஞ்சம் கிடைக்க மாட்டிகுது போல ஏ ஆஹ் college hostel hotspot என்ன ஆச்சி ஓ சேரி சேரி அது உன் phone ல connect ஆயிட்டா வேணா வேணா நீ அப்டியே பேசு அது என்ன உங்க அப்ப இது போட்டு விட்டாரா ஆஹ் எப்போ போட்டு விட்டாரு எத்தன மாசத்துக்கு போட்டு விட்ருக்காரு

சேரி விடு பொண்ணு நல்லா பேசணும் பார்க்கனும்னு போட்டு விட்ற்றுக்காங்க போல ஆமாம் எ எ எப்படி என்னோட அறுவது ஆமா ஆறு GB திர்த்துட்டியா நா இப்ப போட்டு உட்டத ஆறு GB திர்த்துருக்கா பாரேன் அப்டி என்னடி பாத்துருக்க? நா கூட அந்த அளவுக்கு பாத்ததில்ல எதுவும் ஆஹ் யசோதா வேற level movie சமந்தா super ரா நடிச்சு இருக்கா உம் நானும் பார்க்கணும் என்ட்ட இருக்கு பார்க்குறதுக்கு அலுப்பு kissing booth பார்த்த Super ரா இருக்கு உனக்கு time இருந்தா hostel ல kissing booth பாரு friends ஓட கூட சேர்ந்து பாரு அது வந்து சேரி kissing booth பாரு super கதை வேற level ல இருக்கும் படம் மூணு part இருக்கு அட உம் உம் என்ன கதை

ஆமா நயன்தாரா பன்னிர்ந்தாலே அதான

ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் அப்பறோ

அப்டின்னு சொல்லி வேணாம் சொல்லிருவா ஆஹ் சேரி ஆஹ் சேர் சேரி ஆஹ்

ஆஹ் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு ஆஹ் ஆஹ் கேக்குது கேக்குது சொல்லு

உலக அழகிகள் எல்லா வச்சி பண்ணனும் அவங்க சொல்றாங்க correct தான உம் ஆஹ் ஆமா கேக்குது கேக்குது சொல்லு சொல்லு நீ ஆஹ் சேரி சேரி சேரி போது விடு நீ இப்போ கதை சொல்லுறது சொல்லு போதும் போதும் அப்றோமா சொல்லு இப்போ நம்ம வேற கதைய பேசலாம் சேரி சேரி உனக்கு whatsapp எதும் message வந்திர்காணு பாரு whatsapp la use பண்ணுவில்ல பாரு Hello ஆஹ் நீ அப்பறமா சொல்லு சரியா சேரி நம்ம வேற எதாவது படத்த பாத்தி பேசலாம் சேரி யசோதா படம் நல்லாதான் இருக்கும்னு நெனைக்கிறன் நானும் பாக்குறேன் okay

வணக்கம் நம்ம பார்க்க போற தலைப்பு காடு மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி காடு என்று அழைக்கப்படுகின்றது தமிழில் வானம், வனம், கானகம், அடவி, புறவு, பொதும்பு போன்ற பல சொற்களால் இது குறிக்கப்படுகின்றது தற்போதைய நில~ நிலையில் பொதி~ புவி மேற்பரப்பில் ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் அல்லது மொத்த நிலப்பரப்பின் ஏற்றத்தாழ முப்பது சதவீதம் காடுகளினால் மூடப்பட்டுள்ளது முன்னர் காடுகள் நிலப்பரப்பின் ஐம்பது சதவீதம் வரை மூடியிருந்ததாக மதிப்பிடபட்டுள்ளன

முத~ முக்கியமான அம்சமாக விளங்கும் காடுகள் பல உயிரினங்களுக்கும் புகலிடமாக விளங்குகின்றன காடுகள் வெள்ளை வெள்ள~ வெள்ளப்பெருக்கத்தில் கா~ கட்டுப்படுத்துவதுடன் மண் அரிப்பு தடு~

காடுச் சூழல்மண்டலம் பல்வேறு வகையான விலங்குகள் நுண்ணுயிர்கள் போன்றவற்றையும் உள்ளடக்குகின்றன அத்துடன் ஆற்றல், சுற்றோட்டம், உணவு வாட்டம், போன்ற இயற்பியல் மற்றும் வேதியியல் சார்ந்த செயற்பாடுகளும்

சில வகைகளாகும் வெப்பமண்டலத்தில் காடுகள் உலகில் வாழும் ஐம்பது சதவீத உயிரினங்களுள் உயிரி~ உறைவிடமாக விளங்குகின்றன காட்டின் உயர்நிலை காடுகள் காடு என்பது பொதுவான குறிப்பிட்டலும் அதற்கு உலகளாவியல் அங்கீகரிக்கப்பட்ட துல்லியமான வரையறைகள் இல்லை என்றாலும் உலகம் முழுவதும் காடுகளும் எண்ணூறு எண்ணூறுக்கு அதிகமான வரையறைகள் பயன்படுத்தப்படுகின்றன மரங்கள் இருக்கும் பகுதியை காடு என்று பொதுவாக வரையறுக்கப்பட்டாலும் பல வரையறைகளில்

பகுதியாக உள்ளது இன்னும் காடாக கருதப்படுகின்றது அல்லது தாவர வகைகளைப் பொருட்கள் பொருட்படுத்தாமல் சட்டரீதியாக காடு என வகைப்படுத்தப்படுகின்றது

நிர்வாக வரையறைகளை அடிப்படையாகக் கொண்டது பொதுவாக நிலத்தில் வளரும் தா~ தாவரங்களும் இதில் சிறிதளவு உ~ உறவைக் கொண்டுள்ளன எந்த விதமான மரங்களும் வரை~ வளரவில்லை என்றாலும் காடுகளுக்கான சட்டப்பூர்வமாக ஒதுக்கப்பட்ட நிலம் காடு என வரையறுக்கப்படுகின்றது நிலப் பயன்பாடு வரையறைகளுல் நிலப்பகுதிக்கு முன்~ முன்~ முதன்மையாக நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டது உதாரணமாக மரங்களை உற்பத்தி செய்வதன் மூ~

அத்தகைய நிலப் பயன்பாடு வரையறையின் கீழ் வனப்பகுதிக்குள் பயன்படுத்தப்படும் ஒரு பகுதி அல்லது மரங்களை வெட்டுதல் நோய் அல்லது நெருப்பு ஆகியவற்றால் மரங்கள் அழிக்கப்பட்ட பிராந்தியத்தில் உள்ள பகுதிகள் தற்போதைக்கு மரங்கள் இல்லாதபோது காடுகள் எனவும் கருதப்படுகின்றன நிலப்பரப்பு வரையறைகளை நிலத்தில் வளர்ந்து வரும் தாவரங்களின் வகை மற்றும் அடர்த்தியை அடிப்படையாகக் கொண்டு காடுகள் வரையறுக்கப்படுகின்றன இந்த வரம்பு பொதுவாக ஏறதாளமாக ஏறதாளமாக உள்ள மரங்களின் எண்ணிக்கை அடர்த்தி மரத்தின் கீழ் மரத்தின் அடித்தண்டுகள் அடித்தள பகுதி குறுக்குவெட்டி நிலத்தில் இருக்கும் நிலப் பகுதியும் அத்தகைய நிலப்பரப்பின் வரையறைகள் மற்றும் நிலத்தின் பரப்~ பரப்பளவில் மரங்கள் வளர்ந்து இருப்பதால் மட்டுமே காடு என வரையறுக்கப்படுகின்றது நில நிலப் பயன்பாடு கொ~ கையேடு வரையறைகள் காடு, மரக்காடு, பு~ புன்னிலம், சலனா ஆகியவற்றுக்கு இடையில் கணிசமான மாறுபாடுகள் உள்ளன

நூறு சதவீதம் வரை உடையதாக இருக்கவேண்டும் எங்கின்றது ஆனால் மரக்காடு புன்னியல் போன்றவை போன்றவற்றில் குறைந்த நெருக்கத்தில் மரங்கள் பரவி இருக்கலாம் எனப்படுகின்றது மற்ற வரையறைகளில் புன்னிலத்தை ஒரு தனி வகைக் காடு என கருதப்படுகின்றனர் இந்த நிலப்பரப்பில் பத்து சதவீதத்துக்கும் மேலான மரங்கள் கொண்ட புல்வெ~ புல்வெளிகளுடன் கூடிய அனைத்து பகுதிகளும் அடங்கும் மரங்கள் சூழ்ந்து உள்ள நிலப்பகுதிகள் சட்டப்பூர்வமாக விவசாய நிலமாக கரு~ வரையறுக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலிய வனச் சட்டத்தில் கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு கீழ் மரங்கள் வளரும் போது நேர்வே தளிர் தோட்டங்கள் என்று வறையரைக்கப்படுகின்றன

மற்றும் பூமியின் மொத்த உயிரினத்தொகுதியில் எண்பது எண்பது சதவீதம் கொண்டிருக்கின்றன மரங்கள் வளர்ப்பதற்கு தேவையான அனைத்து பகுதிகளிலும் வன வன சூழலமைப்பு காணப்படுகின்றன காடுகளில் உள்ள மரங்களின் வளர்ச்சியானது காட்டுத்தீ போன்ற இயற்கைக் காரணங்களைத் தவிர மனிதத் தலையீடுகளையோ அதன் சூழலில் பெரும்பாலும் மாற்றப்படுகின்றது நிலகோ~ நிலநடுக்கோட்டின் பத்து degree வடக்கு மற்றும் தெற்கு நிலப்பகுதிகளில் பெரும்பாலும் வெப்பமண்டல மழைக்காடுகளாக உள்ளன ஐம்பத்தி மூணு degree N மற்றும் அறுபத்தி ஏழு degree N க்கு இடையே உள்ள நிலப்பரப்பு தைகா காடுகளைக் கொண்டுள்ளன ஒரு பொதுவான பொது விதியாக காடுகளில் பூக்கு பூ தாவரங்களே அதிக~ ஆதிக்கம் செய்கின்றன மேலும் வித்துமுடிவுகளையோ மிகா~ மிகுதியாகவும் உள்ளன

வெப்பமண்டல மழை மற்றும் மிதமான இலையுதிர் காடுகள் போன்றவை அல்லது சில இடங்களில் பெரிய பரப்பளவில் சிறு சிலவகை மர இனங்களைக் கொண்டதாக எடுத்துக்காட்டாக தைகா மற்றும் மன்ட்டேன் காடுகள் உள்ளன வனப்பகுதிகள் பெரும்பாலும் பல்வேறு விலங்கு மற்றும் தாவர இனங்கள் என வ~ உயிரினத்தொகுதிகள் தொகுதி நிறைக~

த~ தாவரங்களால் ஆன அமைப்புக் கொண்டவை இவற்றில் மரங்களின் மேல் பகுதிகளால் ஆன மேல்தளம் உயர் குறைந்த தாவரங்களினால் உயர் குறைந்த தாவரங்களான கீழ்தளமும் அடங்கும் சிக்கல்தன்மை கூடிய கான~ காடுகளில் அனைத்~ ஐந்து தாவரங்களே இருக்கும் மிகவும் உயரத்தில் உள்ள மேல்தளம் உயர் மரங்களின் மேற்பகுதிகளால் ஆனது அதற்குச் சற்றுக் கீழுள்ள தளம் நடுத்தர உயர்வு உயரம் கொண்ட சிறு மரங்களால் ஆனது அதற்கு அடுத்த தளம் உயரம் குறைவான குறு மரங்களின் அமையப் பெற்ற பெற்றது மேலிருந்து நான்காவது நிலையில் உள்ள தளம் செடி செடிவனகளை கொண்டிருக்கும் ஐந்தாவதான நிலத்தில் புல் பூண்டுளால் ஆனது ஐந்தாவது நா~ நான்காவது தளத்தில் முறையே செடிதளம் பூண்டுதளம் எனவும் குறிப்பிடப்படுள்~ குறிப்பிடபட்டுள்ளது சில வேலைகளில் நில மட்டத்தில் பாசிகளைக் கொண்ட ஒரு தளமும் இருப்பதுண்டு வளம் மிகுந்த நிலப்பகுதிகளில் கு~ அமைந்த பெருங்காடுகளிலேயே ஐந்து தளங்களைத் தெளிவாகக் காண முடியும் வளர் வளம் குறைந்த பகுதிக் காடுகளில் பெரும்பாலும் மேல்தளம் கீழ்தளம் நிலைதளம் என மூன்று தளங்களையே இனைங்க~ இனக்காண முடியும் வ~ வளமற்ற வரண்ட பகுதிகளில் உள்ள காடுகள் சிலவற்றில் தளங்களைத் தெளிவாக இனங்கண்டுகொள்ள முடியாத வகையில் இடைப்பட்ட நிலங்கள் இடைப்பட்ட நிலைகளில் தாவரங்கள் இருப்பதைக் காணலாம் சுவிடனில் தேசியப் பூங்கா பகுதியில் உள்ள ஊசியிலைக் காடு மடகாசுவில் உள்ள கட~ அடர்த்தியற்ற ஒரு காடு மரங்கள் வளர்வதற்கு உகந்த எல்லா உகந்த எல்லாப் பகுதிகளிலும் காடுகளைக் காண முடியும் அங்காடி தீப்பிடிக்கும் வாய்ப்புள்ள இடங்களையும் மனித நடவடிக்கைகளினால் மாற்றங்களுக்கு உள்ளன சூழல் கொண்ட இடங்களையும் வேறு வகையில் பாதிப்புக்கும் உள்ளான இடங்களையும் தவிர்த்து மரம் வளர் எல்~ எல்லைக்கோட்டுக்கு உட்பட எல்லா உயரங்களிலும் காடுகள் உள்ளன hello ma'am

எனக்கு வந்து அஹ் இப்ப இந்த corona period ல எல்லாரும் அஹ் ma'am எனக்கு நிறைய doubt இருக்கு நீங்க அதெல்லாம் clarify பண்ணனும் ma'am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

ஆமா ma'am corona வந்து திடீர்னு தனிமைப்படுத்தி நீங்க ஒரு இருந்தாதான் மத்தவங்களுக்கு வந்து இது affect ஆகாம இருக்கும். so அதனாலதான் அதுக்காண்டி நீங்க full லும் தனிமையிலே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு one week ஆஹ் எந்த மாதிரி foods எல்லாம் எடுக்கணும் அது எல்லாமே நான் வந்து doctor கிட்ட கேட்டேன் அந்த மாதிரிதான் எடுத்துக்கிட்டன். ஏன்னா வந்து corona வால affect ஆன ஒரு பொண்ணு தான் நான் ஆஹ் okay ma'am நீங்க food~ foods லாம் வந்து non-veg லாம் எடுக்காதீங்க சரியா. இந்த period ல வந்து non-veg லாம் நீங்க வந்து எதுவும் எடுக்காதீங்க. veg மட்டுமே நிறைய காய்கறி நிறைய பழங்கள் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க அது கொஞ்சம் உங்களோட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 எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இதெல்லாம் கூட okay. கொஞ்சம் recover ஆகி வந்துட்டேன். recover ஆகி வந்தப்புறம் என்ன government லேந்து என்ன வருதுன்னா எல்லாருமே vaccination போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ma'am கண்டிப்பா வந்து vaccine வந்து எடுக்கணும் ma'am நீங்க வந்து vac~ பயமா இருக்கு. இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து நிறைய celebraties லாம் வந்து injection போட்ட உடனே எல்லாரும் இறந்து போறாங்களா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு அதுவுமில்லாம சைனாலேயும் அதே மாதிரிதான் infection கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அஹ் இது வந்து குறையும் அப்படின்னு confirm பண்ணி சொல்லலையா. ஆனா இத போட்டு வந்து நமக்கு என்ன use ma'am எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. வீட்டு வீடெல்லாம் நான்தான் பாத்துக்கணும் இரண்டு பிள்ளைகள் வேற இருக்கு ma'am அதெல்லாம் வந்து